அதுக்கு opposite ல அப்பிடியே மூலக்கட mehandhi கடைக்கு ஆம்மாம் right சரி சரி சாய்ரா இல்ல current

உம் நீ எப்ப வந்து தைக்க குடுக்குறது நா தைக்க குடுக்கணும் பாவி நா வெள்ளிக்கிழமையும் வரமுடியாது

என் பையனை பாத்துகருக்கு யாராவது கேடச்சுடாங்கனா டபக்குனு நா பாதரி வீட்டுக்கு நாலே வந்துருவே, காலைல ஒம்போதரை மணிக்கு college ல போய் விட்டிட்டு

எங்கயும் போகாம அங்கமட்டும் போயிட்டு வந்திருணா வந்திருவே

அன்னைக்கிகே நா அங்கருந்து இங்க வந்தபோது

ஓ போனதும் கிணற்துகிடவு bus கெடச்சது

வந்து இரங்கன உடனே auto ஏறிட்டே

வந்து இறங்கி வீட்டுக்கு வந்து இறங்குனா அஞ்சறை ஆச்சு

ஓ ஒன்னுமே பன் கண்டுக்கவே இல்ல என்னைய

பாவிக்கா தான் திட்டுனாங்க

இல்ல சாப்பிடலையா இன்னும் late அகுரமாதி இருந்தா சாப்பாடாவது வெச்சிட்டு போயிருக்கலாம்ல

Laugh அவங்க அப்பிடி நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா என்ன பண்றது உம் நான் இருந்துட்டு இல்ல இல்ல நா அஜ்மீர் பிரியாணி கடைல போய் சாப்பிட்டே இல்ல படிப்புன்னு வந்துருச்சுனா வந்து சாப்பாடு எல்லா எனக்கு ரெண்டாம் பட்சம்னு அப்பிடுனு கூட நீ சொல்லிருக்கலாம் எஹ் அப்பிடி எல்லா சொன்ன கண்டுபிடுச்சுடுவாங்க Laugh ஹம் கண்டபடி திட்டுனாங்க நீ சாப்படு ஆது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல இவ்ளோ நேரம் ஆச்சு பசி பட்னியோட இருப்ப

சாப்டியா எதாச்சும் குடுச்சியா அப்பிடின்னாரு ?

இல்லங்க fruit juice பஜ்ஜி சாப்பிட்டோ university அதுபோய் பாத்தோம் எதும் சாப்பிடல, சாப்ட்டு time adjust பண்ணிரலாம்

right பின்னாடி போய் godown இருக்கு அங்க போய் சாப்ட்டு வந்துட்டோ

சரி சரி அத நம்பிட்டாங்க

உம் பாவிய கிணற்துகடவுல இருந்து வர வர phone call உ எப்பவருவ அவே அழுதுட்டே இருக்கான் என்ன பண்ண எதுக்கு அழுகுரான்னே தெரியல நீ பேசு அப்படின்னாங்க

ஓ அம்மா அம்மான்ட்டு கேட்டுட்டேதா அழுதுட்டு இருந்துருக்கான்

Laugh ரொம்ப நேரமெல்ல அவன் அவங்க கிட்ட இருக்க மாட்டன் பாவி

அவன் அம்மாவ தவிர யார்கிட்டயும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் நீ மட்டும்தா இருந்த இருந்துக்குரான்ல ? அங்க கூட இருந்துக்குவான் அவனுக்கு கூட எப்பிடின்னா அவங்க எதாச்சும் சொன்ன மாத்திக்குவாங்க

புது order வரலைய புது order வரலைய உம் ஹம் இல்ல பவி

பிரியாணிய பிரியாணி அஹ புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கும் போது

ஒர்ரளவுக்கு அஞ்சுகிலோ அஞ்சுகிலோ இருக்கும்

ஓரளவு போயிட்டு இருந்துச்சு சரி என்னபன்றது அப்பிடியே rotate பண்ணிட்டு இருந்தே

சரி அப்பிடியே okay பண்ணவேண்டியதுதா season மாறும் பல்ல கடுச்சிட்டு ஒரு ரெண்டு வாரம்

பாண்டி சென்னா வந்தாச்சு வெளில

இப்பவே இந்த இது ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜா முடிஞ்சா கொஞ்சம் நல்ல இருக்கும்

ஊம் பண்ணிருக்கேன்ல எப்படியும் வந்துரு வானுங்க

ஆமா தீவாளிக்கு நல்லா இருக்கும், தீவாளிக்கு இங்க இதுமாதிரி போடுவாங்க இது edubition மாறி போடுவாங்க

அதுல்லாம் போட்டு road டே ஜ ஜணு இருக்கும் பூர lightings உ

போட்டு அங்க ராட்டினம் வெச்சுருப்பாங்க அந்த ஹம் dragon ணோடாது வெச்சிருப்பாங்க

எல்லா வித்திட்டு இருப்பாங்க அது அஹ அந்த வீதியே ஜ ஜான்ட்டு இருக்கும் அங்கெல்ல மொக்குகடைக்கு ஆளுதான் பத்தாது

நாலுபேரு நின்னாலும் பத்தாது அத அத நீயும் போய் நின்னுக்க வேண்டியதுதா ஆமா போன வருசம் பையென் அஹ ஆறு மாசம், போன வருஷமா ? இல்ல இல்ல போன வருஷமெல்ல நாங்க அங்க இருந்தோ பொள்ளாச்சில

அதுக்கு முன்னாடி இருந்துதா பையென் சின்ன பையென் என்ன விட்டிட்டு போக மாட்டா

போய் கடைல நின்னு முடிஞ்சுபோச்சு time மு

கடைல செரியான கூட்டோ நானு சிவானி அக்கா எங்க வீட்டுக்காரரு பழனிச்சாமி ஹே தீவாளிக்கு அம்மா வரச்சொலிக்கோ பையன பத்துப்பாங்கள ?

முடிஞ்சுதா சேலம் போவாங்க அந்து இங்க ரெண்டுநாள் பத்துப்பாங்கனா கோசம் நீ அவங்களுக்கு help பா இருப்பேள உம் நானே இப்போ கூப்டலாம்னு தான் இருக்கேன்

இங்க நாள் இருந்துச்சுனா

சேரி உம் சேரி அப்போ பாத்துக்கோ உடம்பா சரியா

உடம்பா பாத்துக்கோ

நீங்க இது headphone போட்டா பேசிட்டு இருக்கிங்க

headphone போட்டா எனக்கு காது வலிக்குது

எனக்கும் தான் அதுனால தான் நான் அப்படியே வச்சு பேசுறது

புடுச்சுட்டு வேணாலும் பேசுவேன் இந்த headphone ல பேசமாட்டேன் நானு

அச்சோ இந்த பெனாசிர் அக்கா headphone யே தான் பேசுவாங்க ஆமா சேரிப்பா உம்

என்னாங்க அக்கா பண்றிங்க நா சும்மாதா நிக்கே நீங்க ?

லாம்னு கூப்டேன் சும்மா அப்பிடி படுத்திட்டு பேசிட்டு இருக்குறே

okay okay என்ன சாப்பாடு வீட்டுல? ஆவோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் , என்ன சாப்பாடு பருப்பு மேரக்காய் இருக்குதில்லையா மேரக்காய் போட்டு சாம்பார் கீரப்போரியல்

ஊம் காலைலயே வந்திட்டு சுண்டல் இருக்குல அதுல கத்தீரிக்கா எல்லா போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்வாங்கள

ஆஹா அது பண்ணோ உம் அது பண்ணி முட்ட அப்பரோ அன்தைது இருக்குல உப்புகாணு சொல்லுவாங்களா bucket க்கு நெறைய தண்ணி நீந்துபோச்சுனா அது உப்பு மொளகா போட்டு காயவெச்சுட்டு வேணும்போது பேட்டி என்னனு குருச்சுகுவாங்கள அதா அதா அது பெயர் எண்ணமே kebab kabab ன்னு

உப்புக்கண்டம் ஆஹா அது அம்மா குத்துவிட்டுருந்தான்களா ஊர்ல இருந்து உங்க வீட்டுல அது போடுவாங்களா ? குருபானிக்கு பக்ரித்துக்கு போடுவாங்க ஆஹா okay okay அதுல அம்மா ரெண்டு கிலோ குடுதுவிட்டுமா இவருகுதாமா நா சாப்பிடமாட்டேன் இவருக்காக தான் குடுத்து விட்டாங்க, இவரு வந்தாரு மத்தியானம் வந்தாரு வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு so அதனால தட்டி அவருக்கு வறுத்து குடுத்தே அதுஎப்படி கழுவ முடியுமா Noise கழுவல்லாம் கூடாது சும்மா கல் இருக்கும் பாத்திங்களா அதா இடிப்பாங்க கல்லு

அந்த கல்லுல வெச்சு நல்லா தட்டி எண்ணைல போட்டு நல்ல வறுத்து எடுதுரளா chicken வருக்குரமாரித்த

எண்ணைல போட்டு மட்டு எடுத்தா போதும் அதே மத்தது எல்லாமே உப்பு காரம் எல்லா correct டா இருக்கும் அந்த எண்ணைல அது வருபட்டுறுமா ? ஆமா Silent உப்பு காரம் எல்லா கரீல இருக்கும் அப்ப

first டேஅது காஞ்சு இருக்கும்போதே அந்த நம்ம மேலகு கீர எல்லா வெச்சு தட்டுவோம் பாத்திங்களா

ஹம் ஹம் ஹம் பரவலையே ஆனா பத்திரமா காயப்போட்டு எடுக்கணும்

இல்லாட்டி உம் ஹம் ஹம் Noise அம்மா beef லயும் போட்டாங்க mutton லயும் போட்டாங்க

உம் சாபிட்டராரேபிடிச்சிருக்குன்னு சொல்றாரே பரவால ஒவ்வொருதவங்களுக்கு புடிக்கும் ஒவ்வொருதவங்களுக்கு பிடிக்காது அவருக்கு அவருக்கு கொஞ்சம் எடுத்து வெச்சிட்டு அப்பாக்கு கொஞ்சம் எடுத்து வேச்சுரிக்கே

அவர கேட்ற்றுப்பா அவருக்கு Cholesterol ஆகாதுல்ல